இதுல ஒருத்தர் கையில ரெட் கலர்ல ஏதோ ஒரு கிளாத் வச்சிருக்காரு.

ஒரு லேடி ப்ளூ கலர் டிரஸ் போட்டு நடந்து வராங்க. இந்த வால்ல கூட ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டுருக்காங்க.

அவனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு அவன் கைல காசு இருக்கு.

இந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு டூவீலர் வண்டி நிக்கிது.

இந்த எடோ கிரீன் கலர்ல பாக்க அழகா இருக்கு.

இது ஒரு பங்க்ஷன் . இந்த பங்க்ஷன் வீட்டுக்கு மேல நடத்துறாங்க.

இங்க நெறைய சேர் போட்டு வச்சிருக்காங்க.

தலையில ராஜ க்ரீடம் அணிஞ்சி இருக்காங்க.

அத சுத்தி நெறைய பூக்கலால அலங்கரிச்சிருக்காங்க.

டி_வி இருக்கு டி_விக்கீழ ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு.

சைட்ல நெறைய கடைங்க இருக்கு.

இது ஒரு ஃபேக்டரி இந்த ஃபேக்டரியில மூணு பேர் வேல செய்றாங்க.

இது எதூ பங்க்ஷன் நடக்குற எடோ இந்த எடத்தோட டெராஸ்ல நறையா லைட்ஸ் செட்டிங்ஸ் போட்ருக்காங்க.

இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு.

இந்த எடத்துல ஹார்ட் ஷேப்ல ஒன்னு வச்சிருக்காங்க.

அங்க ஸ்டெப்ஸ் மாரி போட்ருக்காங்க அந்த எடத்துல நெறையா பூச்செடிங்க வச்சிருக்காங்க.

இந்த எடத்துக்கு முன்னாடி ஒரு டென்ட் போட்டு வச்சிருக்காங்க.

இது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் .

இந்த வார்ட்ரோப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ஹேர்கான ப்ராடக்ட் .

இந்த டஸ்ட்பின் கிரீன் கலர்ல இருக்கு.